மஞ்ச மசாலா ஜாமான்களா madam? அது அது இருக்கு madam இருக்கு madam ஆஹ் இருக்கு madam ஆஹ் பழம்லாம் நீங்க என்னென்ன பழம் சொன்னீங்கன்னா? போற்றலாங்க madam அந்த என்னென்ன பழம் எது எதுக்குனு சொன்னீங்கன்னா போற்றலாங்க

உம் வா~ வாழப்பழம் இருக்குங்க பாத்தீங்கனா உம் வாழப்பழத்துலையே நெறைய இருக்கு உங்களுக்கு பூவம்பழம் Okay ங்க madam அப்றம் black grapes

Okay madam மஞ்ச மசாலா ஜாமான் okay ங்க madam சொல்லுங்க என்னென்ன வேணும் அதுல

Okay ங்க madam okay madam இந்த வேந்தயம்லாம் வேண்டாங்களா? வெந்தயம் அப்றம் இந்த லவங்க, பட்டை

Madam இதுக்கெல்லாம் காசு price உ அதிகமா வரும் madam நீங்க Okay ங்க madam okay அப்பனா okay ங்க சுண்டளெல்லாம் வேண்டாங்களா madam? கருப்பு சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ள சுண்டல்

ஆஹ் போட்டன் madam okay madam okay ங்க madam

அரிசி மாவுங்களா? மாவு இருக்கு madam இருக்கு உம் okay

ராகி மாவு, ராகி மாவு இல்லங்க madam அந்த ராகி item எங்ககிட்ட இல்ல madam எல்லா பாத்தீங்கன்னா எழுவதாயிருவா madam ஆஹ் இருக்கு madam நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சாயிருவாய்க்கு சேத்து வாங்குநீங்கனா ஒரு five percentage, ten percentage discount Ten percentage பண்றன்கல்ல madam அதில்லாம உங்களுக்கு பொடி item பொடி item இல்ல madam ஆஹ் இல்லைங்க madam இது வந்து பழமுதிர் மாதிரி தான maam so இது மட்டும் தான் இருக்கும் அதெல்லாம் பொடி item லாம் இருக்காது Okay madam okay இவ்ளோதானுங்களா madam? okay madam நா list வந்து உங்களுக்கு உங்க address க்கு அனுப்பிடுரன் madam எனக்கு உங்க address மட்டும் வாட்சப் ப்~ பண்ணிவிற்றிங்களா?

Okay okay mam okay உங்களுக்கு அனுப்பிவிட்டுரன் madam okay thank you mam இப்ப நம்ம பாக்க போற topic பாத்தீங்கன்னா education education ங்கிறது first ஆரம்ப கட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா குருகுல கல்வியா தான் இருந்துச்சு

அதே மகாபாரதத்தில கூட நீங்க பார்த்திருப்பீங்க மகாபாரதத்தில எல்லாம் அந்த மாதிரி குருகுல கல்வி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா develop ஆகி தான் வளர்ச்சி அடைந்தது தான் இப்ப இருக்கக் கூடிய பள்ளி நம்ம போயி ஒரு இடத்துல போயி கத்துக்குற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஒரு school அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அஹ் education ங்கிறது வந்து எல்லாரோட life லயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதாவது students day today life ல எப்படி இருக்கணும் எப்படி ப~ எல்லாமே அவங்களோட எப்படி சொல்றது அவங்க நம்மள ஒரு மனுஷங்களை எப்படி நடத்தணும்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 அஹ் ஆஹ் படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கும் difference இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா படிச்சவங்கன்னா எப்படினா அடுத்தவங்களை வந்து எப்படி இருக்~ நடத்தணும் எல்லாமே தெரிஞ்சி பண்ணுவாங்க படிக்காதவங்கனா அவங்களுக்கு என்ன தோணுதோ அத டக்குனு பண்ணிடுவாங்க அடுத்தவங்களுக்கு hurt ஆகுமா படிச்சவங்களும் பண்ணுவாங்க ஆனா அத இல்லைன்னு சொல்லல ஆனா படிக்காதவங்க அது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க டக்கு டக்குனு பண்ணிடுவாங்க படிச்சவங்கன்னா இது செஞ்சா இது என்ன ஆகும் அப்படின்னு அடுத்து நடக்கக் கூடியதை யோசிச்சு அஹ் பொறுமையா பண்ணுவாங்க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 education இப்ப நம்ம அஹ் தமிழ்நாட்டில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா one to twelfth ஒண்ணாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் படிச்சாங்க அதுக்கப்புறம் college அதுக்கப்புறம் அவங்களால என்ன முடியுதோ அவங்களுக்கு புடிச்ச degree எடுத்து நல்லா படிக்கிறாங்க

common ஆ standard ஆ இருக்கு யார் வேணாலும் படிக்கலாம் அதே மாதிரி அஹ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா eighth வரையும் இடைநிற்றலே இருக்க கூடாது இடைநிற்றல்னா ப~ school அ விட்டு பசங்க நின்னு போயிட்டாங்கனா ஏன் நின்னாங்க அப்படிங்கற காரணத்த கேட்டு சொல்லணும் அதுகெல்லாம் system லாம் இருக்கு RMSA ன்னு இருக்கு அப்பறம் SSA ன்னு இருக்கு RMSA னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அஹ் இப்ப ஒரு குழந்தை வந்துட்டிருக்காங்க school க்கு வராம இடையில நின்னுட்டாங்கனா அவங்க ஏன் நின்னாங்க என்ன காரணம் அப்படிங்கறத வந்து

இதோட main காரணம் என்னன்னா யாருமே வந்து படிக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு basic education கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் வேணுங்கிறதுகாக தான் இந்த மாதிரி system லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே two thousand nine and two thousand ten லயே வந்து SSA அந்த மாதிரி வந்துச்சு sarva shiksha அப்படின்னு அது வந்து என்னன்னா எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கறதெல்லாம் அது தான் அந்த SSCA அதே மாதிரி பார்த்தீங்கன்னா article ல கூட இருக்கும் article னா நம்மளோட இந்திய அரசியலமைப்புல கூட education பத்தி இருக்கு அது வந்து இப்ப வந்து பொது sector ல வந்து வந்துடுச்சு இருந்தாலும் வந்து article twenty one ல எல்லாம் mention பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா ஆஹ் பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து கண்டிப்பா படிக்கணும் அவங்களுக்கு வந்து இடைநிற்றலே இருக்க கூடாது யாராவது பிள்ளைங்க school க்கு வரலைன்னா கண்டிப்பா அது ஏன் வரலைங்கற reason அ mention பண்ணிருக்கணும்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

மூணு kilo meter க்கு ஒரு தொடக்கப் பள்ளி இருக்கணும் அஞ்சு kilo meter க்கு ஒரு நடுநிலைப் பள்ளி இருக்கணும் பத்து kilo meter க்கு ஒரு அஹ் உயர்நிலைப் பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி க~ இது பண்ணாங்க அது அதுக்கு ஒரு story கூட சொல்லுவாங்க

எனக்கு ஆஹ் இந்த வேலையை பார்த்தா தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொல்லுவாரு சரி சாப்பாடு மதிய உணவுத் திட்டத்தை கொண்டு வருவார் கொண்டு வந்து எல்லா குழந்தைகளையும் பள்ளிக்கு கொண்டு வர வைப்பாரு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

இல்ல மூணு kilo meter க்கு ஒரு school தானே நீங்க சொல்லியிருக்கீங்க பள்ளிக்கூடம் சொல்லியிருக்கீங்க இது மூணு kilo meter க்கு அங்கிட்டு இருக்கு அப்படின்னுவாங்க okay அவர் என்ன சொல்லுவாருன்னா படிக்காத மேதை ஆனா அவரு படிச்சவரு மாதிரி எல்லா விஷயத்துலயும் யோசிப்பாரு அவர் என்ன சொல்லுவாரு சரி நீ அதெல்லாம் பண்ணீங்க இல்ல இந்த காட்டாறு வெள்ளம் போகுதில்ல இத வந்து காரணமா காட்டி இந்த ஊர் பிள்ளைங்க இங்க படிக்கிற மாதிரியே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அவரு கல்விக்கு தந்த பங்கு வந்து ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் யோசிப்பாரு stu~ அதாவது சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கைய வந்து எப்படி எல்லாம் முன்னேற்றலாம் அப்படின்னு பய~ பயங்கரமா யோசிச்சு பல திட்டங்கள வந்து செயல்படுத்தியவர் தான் கர்மவீரர் காமராஜர் okay ங்களா அவர் அப்படி எல்லாம் யோசிச்சு பயங்கரமா பண்ணது தான் அந்த கல்வியில நிறைய முன்னேற்றங்கள்லாம் பண்ணி இருப்பாரு அவரு அப்ப பண்ணது இப்ப கொஞ்சம் எப்படி சொல்றது அவர் அந்த காலத்துல அப்படி பண்ணது மிகப் பெரிய ஆச்சரியம் தாங்க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 அதனால கண்டிப்பா இடைநிற்றல் மட்டும் இருக்கக் கூடாதுங்கிறது வந்து common ஆனது இருக்கு எந்த குழந்தையுமே படிக்காம இருக்ககூடாது எல்லா குழந்தையுமே படிக்கணும் எல்லா குழந்தையும் அறிவ வளர்த்துக்கணும் அவங்களோட life ல அவங்க சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களோட அறிவு வந்து வளர்ச்சி அடையணும் அந்த மாதிரிலாம் help பண்றாங்க இப்ப school க்கு போனாங்கன்னா அவங்களுக்கே ஒரு தெளிவு வரும் okay நம்ம என்ன படிச்சிட்டிருக்கோம் நமக்கு இது புடிச்சிருக்கு இது பிடிக்கல இது correct இது தப்பு அப்படிங்கறதெல்லாம் படிச்சா மட்டும் தான் தெரியும்

அவங்களுக்கு என்னென்ன subject வந்து எடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் இல்ல என்ன college போணும் engineering ஆ BE engineering ஆ அது இல்லாம agri ஆ இல்ல doctor ஆ என்ன படிக்கணுமோ அவங்களுக்கு என்ன ஆசையோ அந்த இதுல போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க படிக்கலாம் அப்படிங்கற நிறைய opportunities வாய்ப்புகள் வந்து இப்ப நிறைய இருக்கு அஹ் இப்ப doctor க்கு மட்டும் NEET exam வெச்சிருக்காங்க ஒரு entrance exam மாதிரி அதுலயும் நிறைய குழந்தைங்க வந்து நல்ல mark எடுத்து அவங்களுக்கு பிடிச்சதுல வந்து அவங்க ப~ எப்படி சொல்ல வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே தான் இருக்காங்க education வந்து மாறி கிட்டே எப்படி சொல்றது மாறி கிட்டே இருக்கு ஆனா அது வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே தான் இருக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம நல்லா படிச்சு நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்தத் துறையில நல்ல மனிதர்களா இருக்கணும் நல்ல மனிதர்களா மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறது தான் எல்லாத்தோட விருப்பமாவும் இருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல government jobs இப்ப நிறைய offer பண்றாங்க அதுவும் இல்லாம மக்~ அஹ் students க்கு வந்து நிறைய awareness வந்துடுச்சு இப்ப TNPSC exams முன்னாடிலாம் ரொம்ப கம்மியா தான் apply பண்ணுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே TNPSC exam தெரியுது SSC exam தெரியுது அதுக்கப்புறம் இன்னொண்ணு railway exam கூட இருக்குங்க

education இப்ப அஹ் co~ commerce இல்லாட்டி agri art இருக்கில்ல ஆஹ் கலைக் கல்லூரி அந்த கலைக் கல்லூரியில ஏதோ ஒரு topic ஏதோ ஒரு இது போ~ போட்டிங்கனாவே கூகுள்ல அவ்ளோ search பண்ண முடியுங்க முன்னாடி இருந்ததெல்லாம் என்ன கூகுள் எதுவுமே இருக்காது அவங்க அஹ் teachers என்ன சொல்றாங்களோ அத வந்து notes ஆ எடுத்து அது மூலயமா தான் தங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கிட்டாங்க ஆனா இப்ப அப்படி இல்லைங்க நம்ம college லயும் போய் படிக்கலாம் extra நம்ம அறிவ வளர்த்துக்கறதுகாக கூகுள்லயும் வந்து நம்ம search பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லன்னா libraries நிறைய இருக்கு library வந்து எப்பயுமே வந்து standard ஆ இருக்ககூடியது பழைய புத்தகங்களை படிச்சு இல்ல இப்ப இருக்கக்கூடிய authors எழுதுற புத்தகங்களை வெச்சு நம்மளோட அறிவை வந்து விரிவு செய்யலாம் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து நம்மளோட வாழ்க்கையில கூட apply பண்ணலாம் ஆஹ் அப்ப extra என்ன ஒரு advantage னா நம்ம mobile android mobile னால நம்ம நிறைய search பண்ணி இ~ இன்ன~ இப்ப library போனீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் time எடுக்கும் போயி இந்த book ல இந்த topic எங்க இருக்குன்னு search பண்ணுவிங்க

ஆனா எப்பயுமேங்க book க்கு உரிய இருக்ககூடிய information வந்து அதிகம் தான் ஏன்னா அது old book ல எப்பயுமே information அதிகமா தான் இருக்கும் நீங்க கூகுளை prefer பண்றதை விட library prefer பண்ணீங்கனா உங்களோட knowledge வந்து இன்னும் கொஞ்சம் wide ஆகும் நீங்க நிறைய things நிறைய information அ explore பண்ண முடியும் அதனால mostly எப்பயும் library யே use பண்ணுங்க library வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமும் அதே மாதிரி library வந்து நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கையே மாத்தி போட்டிருக்கு அந்த மாதிரி தலைவர்களோட life change ஆனதுக்கு முக்கிய காரணமே library ல அவங்க வாசிச்ச கூடிய புத்தகங்கள் தான் அதனால புத்தகங்களை எப்பயுமே உங்க நல்ல friend ஆ ஆக்கிகோங்க வின்சென்ட் சர்ச்சில் கூட சொல்லுவாருங்க நீங்க ஒருத்த~ உங்களுக்கு பிறந்த நாளுக்கு பரிசு தரணும்னா ஒரு நல்ல புத்தகத்த போயி அவங்களுக்கு present பண்ணுங்க அதுதான் அவங்ளுக்கு உண்மையான gift ஆ இருக்கும்னு அதனால நல்ல புத்தகங்களை உங்க நண்பர்களுக்கு குடுத்து அவங்களோட அறிவையும் உங்களோட அறிவையும் விரிவு செய்து கொள்ளுங்கள்.

அனிதா என்ன பண்ற எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன madam திடீர்ன்னு call பண்ணியிருக்கீங்க

இன்னைக்கு leave ண்ட்டு சும்மா வீட்டுலதாண்டா இருக்கேன்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 ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்கற அம்மா எப்படி இருக்கறாங்க

ஆஹ் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா ஆஹ் சாப்பிட்டேன் உம் என்ன special இன்னிக்கு வீட்டில

சரி சரி சரி special எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க

உம் அங்க என்ன special கறியா ஆமா வெள்ளிக்கிழமை யாராவது கறி, மீன் எடுப்பாங்களா ஆஹ் சில வீட்டுல எல்லாம் பாக்கவே மாட்டாங்கல்ல எதுவுமே பாக்கவே மாட்டாங்கல்ல ஆமா ஒரு சில வீட்டுல பாக்க மாட்டாங்க. ஆனா, நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் கிடையாது எடுக்கக்கூடாதுன்னா எடுக்ககூடாது non veg எல்லாம் எடுக்கமாட்டாங்க உம் அதே போல எங்க வீட்டுல chicken செஞ்சதே கிடையாது இதுநாள் வரையும் உம் ஏன்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 அப்படியா கடைல எங்கேயுமே chicken வாங்கி கூட சாப்பிடமாட்டீங்களா நீங்க நான் மட்டும் தெரியாம வீட்டுக்கு தெரியாம வாங்கி சாப்பிடுவேன் ஆனா மத்த யாரும் எங்க வீட்டுல சாப்பிடவே மாட்டாங்க

அதுல ஏதோ injection லாம் போடுவாங்க அது வந்து heat உ உடம்புக்கு heat உ நல்லதில்லை அப்படி இப்படி சொல்லி சாப்பிடவேணாம் உடம்புல அது இது அதனாலதான் நான் நிறைய இது வரும்னு சொல்லுவாங்கப்பா அது என்னமோ சொல்லுவாங்களே டக்குன்னு ஞாபகம் வர மாட்டிக்குது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

எங்க வீட்டுல அதுகூட எடுக்கமாட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படீன்னா இங்க வேலைக்கு போவேன்ல மித்த நாளெல்லாம்

வேலைக்கு போயிட்டு bus stand ல கடை நிறைய கடை இருக்கும் chicken கடை

வீட்டுக்கு கொண்டு போனா வீட்ல திட்டு விழும்ல ஆமா செம திட்டு விழும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா bus க்கு இருபது ரூபாய் கொடுப்பாங்க நான் free bus ல வந்துட்டு அந்த இருபது ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாயை சேர்த்து வச்சு ஒருநாளைக்கு chicken வாங்கி சாப்பிட்டுக்கிறது chicken `வாங்கி சாப்பிட்டுக்கிறது ஆஹ் ரொம்ப நல்லதா போச்சு இல்லை ஆனா அது health க்கு நல்லது இல்லைதானே

இது சாப்பிட்டோம்னு சொன்னா waste அது என்ன என்னமோ சொல்லுவாங்க broil~

broiler கோழின்றதுனால உடம்புக்கு ரொம்ப இது என்ன சொல்றது ரொம்ப health issue வரும் அப்படின்னு சொல்லுவாங்க

அம்மா இப்ப எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா உடம்பு பரவாயில்லையா உம் அம்மாவுக்கு பரவாயில்லை ஆனா இன்னும் அந்த முட்டி வலி மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க உம் இந்த முழங்கால் வலி அம்மாவுக்கும் அதே மாதிரிதான் pressure pressure pressure pressure இருக்கிறவங்க இந்த mutton எல்லாம் சாப்பிடக்கூடாது mutton சாப்பிடவே மாட்டாங்க அம்மா chicken மட்டும்தான் சாப்பிடுவாங்க mutton எங்களுக்கு சமைச்சுதான் கொடுப்பாங்க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 ஆமா pressure ரொம்ப கூடிரும்னு சொல்லுவாங்க உம் அது உயிருக்கே ஆபத்தாயிரும் தான pressure கூடினா வந்து ரொம்ப இது பிரச்சனை அம்மாக்கு low pressure உம் இருக்கு low ரொம்ப குறைஞ்சாலும் பிரச்சனை ரொம்ப கூடுனாலும் பிரச்சனை low pressure ன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்களா ஆமா ஆமா ஆமா ஆமா high pressure அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருப்பாங்க அப்ப எனக்கு low pressure தானோ எனக்கும் திடீர்ன்னு ஏதாவது ஒரு ஒரு சின்ன அடி பட்டா சின்ன எதுலயாவது போய் இடிச்சுட்டாலுமே நான் மயங்கி விழுந்துருவேன்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

sweet சாப்பிடணும் அப்புறம் இந்த salt கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் tension ஆகக்கூடாது அப்படிம்பாங்க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 உம் நமக்கு pressure கம்மியாகும் இல்லைன்னு சொன்னால் ஆஹ் என்ன சொல்றது pressure ரொம்ப low ஆகும் நீ ரொம்ப tension ஆனால் சொன்னால் ஒரு சில பேருக்கு இந்த low வா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப low ஆகும்னு சொல்லுவாங்க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

அச்சச்சோ பாவம் அப்போ தண்ணி தெளிச்ச உடனே உடனே எந்திரிச்சுப்பாங்களா

sweet சாப்பிட்டா அதாவது நம்ம low pressure இருக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை ஏதாவது சாப்பிட்டா அது control ஆகுமா இப்போ இப்போ மயங்கி விழுந்துட்டாங்க low pressure ல ரொம்ப அப்படியே கிறக்கமா வருது அப்படின்ன உடனேயுமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா chocolate சாப்பிட்டுடுவாங்க உடனே

கொஞ்சம் control ஆ இருக்கும்

கொஞ்சம் control ஆனா எப்படி இருக்கும்னா ஆஹ் hello கொஞ்சம் ஓரளவு control ஆ இருக்கும். உம் hello

ஆஹ் சரி சரி

அம்மாவுக்கு pressure, sugar எல்லாம் இல்லை முழங்கால் வலி மட்டும் இருக்கு ஆஹ் முழங்கால் வலி அந்தந்த age ல வர்றதுதானே உம் நடக்கவே முடியலை அப்படி சொல்லுவாங்க

முழங்கால் வலிக்கு அந்த இதெல்லாம் sale பண்ணுவாங்க அது வந்து கேக்கும் அது என்ன சொல்றது ayurvedic இது

so நல்லா இருக்கும் கேக்கும் அப்படீன்னு சொல்லுவாங்க அம்மா அந்த pressure க்கு அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உம் உம் சரி சரி

சொல்லியிருந்தேன் ஆனா நான் வாங்கித் தரலைல இந்த time அப்பா வரும்போது கண்டிப்பா வாங்கி வைக்கிறேன் ஆமா முன்னாடியே ஒரு தடவை ரொம்ப வலிக்குது நாங்க கேட்டேன் அப்பா இங்கே இல்லை அப்படி சொன்னியா உம் என்னமோ பண்ணணுன்னு சொல்லுவாங்கப்பா முருங்கைக்கீரை அது இதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா சரி ஆயிடும் அப்படிம்பாங்க அம்மா நல்லாதான் சாப்பிடுறாங்க அதுவும் healthy ஆதான் சாப்பிடுறாங்க அது முருங்கைக்கீரை அப்புறம் வாழைத்தண்டு இந்த மாதிரிதான் சாப்பிடுறாங்க இருந்தும் வந்து முழங்கால் வலிக்குது நடக்க முடியலை